record note எல்லாம் எங்களுக்கு எழுதவே தேவை இல்லாமா. அதுவா xerox போட்டு எடுத்துட்டு வந்த அங்க தேதி மட்டும் போட்டு குடுத்துடுவோம் அவளோதான். எங்க அம்மா தோசை உத்திகிட்டு இருக்காங்க. சாப்டனும். போட்டா போட்டா தனியா பேசுறியா? ஆ சரி இன்னைக்கு எத்தன மணி வரைக்கும் இருப்பிங்க? ரொம்ப ஆ உடல் சோர்வா இருக்கா? சரி சரி. இருப்பிங்களா கொஞ்சம் நேரம்?

நா இந்த leave ல மத்தியானம் தூங்குனதே இல்லமா. நீ தினமும் தூங்கிருவேனு தெரியும். எப்பயும் நீ தினமும் தூங்கிருவா. நீ எப்போ மத்தியனாம் தூங்கமா இருந்துருக்கா? ஆ

செரி. உம் நா அன்னைக்கு இது சாப்ப்டேன் shawarma சாப்ப்டேன் சொன்னேனா உன்ட்ட? நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து. ஆ அட shawarma பிரிச்சி பிரிச்சி சப்டுவோம்லா? cover கொஞ்சம் கொஞ்சம் எங்க அம்மா முழுசா பிரிச்சிட்டு shawarma சாப்ட்டு அந்த cover ல ஒட்டி இருக்கும்லா? ஆ உம் அத வந்து நாக்கி நாக்கி சாப்ட்டு இருந்தாங்க. ஆ அப்டிதான் சாப்டுட்டு இருந்தாங்க.

அப்டி எல்லாம் சாப்பிடகூடாது. அப்புறம் அந்த இது எதுக்கு குடுத்துருக்கு? ஆ நீ roll அஹ கையில பிடிச்சி சாப்டுறதுக்கு ஆ சேரி சேரி அது சாப்டுறதுக்குதான் அப்டி அந்த இது குடுத்துருக்கு. நீ அத use நீ அத பயன்படுத்தாம நீ இப்டி சாப்டலாமா? உனக்கு எல்லாம் உனக்கு எல்லாம் தட்டுல இருக்குற shawarma உனக்கு எல்லாம் best easy.

இந்த வட்டியாவது மாட்டமா இருமா சரியா? நீங்கதா நீங்கதா எல்லத்தையும் பாத்துட்டு போகனும். அது அது அது அதுவும் நீங்கதா பாக்கணும். ஆமாங்க என்னங்க அதுவும் நீங்கதா பாக்கணும். நீங்காத கவனமா போகனும் வீட்டுக் அஹ என்னோட என்னோட முடி மாதிரிதா இருக்கு. என்னோட முடியவிட கொஞ்சமா அதிகமா இருக்கு அவ்ளோதான்.

அப்படியா. எனக்கு எனக்குதான் கொட்டுதுனேன். எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரமாட்டியா? எனக் எனக் எனக்குனுதா கொட்டுதுன்னு வாங்கிட்டு வந்தியா? விரைவில். இந்த வேலையைய் வாங்குறோம் டெய்லி வேலை செய்யிற காசு எனக்கு தர அப்படிதானே. சரி சரி சரி சரி நீங்கதா உங்களுக்கு நறைய தேவை இருக்கு அத முடிச்சுட்டு தானே தருவனிங்க. அப்பப்போ கேட்டா வாங்கிகுடுதறுனுமா. சரிங்க வாங்கிகுடுதுட்டா போச்சுங்க எப்பயாச்சும் கேப்பிங்க எப்பயாச்சு வாங்கி குடுத்துற. okay அஹ சரி மா சொல்லுமா. இருபதாயிரம் ஆ பத்தாயிரம் ஆ பத்தாயிரம் சம்பாதிச்சா எனக்கென்னாட்டி கொடுத்திருவிங்க்களா ஆ ஆ thousand ஆயிரத்து ஐந்நூறு ரூபாய்க்கு okay நல்லதுதான்.

குடும்ப பென் உம் சிக்கனம் செயிகிறிர்களா? சரி, சர நாளைக்கு நாளைக்கு கலையில கல்லூரி இருக்கு. நாளைக்கு ஆமா நா வெளிநாட்டு போறதுக்கு அஹ சரி சரி அஹ அப்புறம் அது நமளோட இஷ்டம் எங்க class ல ஒருத்தன் வந்து எங்களோட வகுப்புல ஒருத்தன் வந்து இது கனடா போரனுட்டு ஆ idea ல இருக்கான் அங்க போய் அங்க போய் ஒரே அடியா செட்டில் ஆகிடலண்டு இருக்கான். அது இசாக் மமெண்டு ஒருத்தன் இருப்பன். ஆ அப்டிதா சொல்ட்டு இருக்கேன் இந்தியால யாருடா இருப்பா நா அங்க போய் செட்டில் ஆகிடுறேன்டா அப்டினா சேரி okay அவன்டா பேசுறேன் இனிமேல்தான் நானும் அங்கதான்டா வறேன். ரெண்டு பெரும் ஓட்டுக்கா போய்டலாம் அப்டின்னு சொல்லிட்டு அப்டியே மண்டையா கழுவி போய்ற வேண்டியதுதான். company company யா ஆகிடுச்சு நம்ம போய் அப்டியே work பண்ண மாறியும் ஆகிடுச்ச உம் மூனாவது வருடத்துல வந்து அங்க இந்த இந்த இவங்களோட கம்பெனில இருந்து வேலைக்கு போய்டலனுண்டு இருக்கேன். கோயமுத்தூர் தான். வந்துறட்டா? ஆ சேரி சேரி வா வா அடுத்த வருடமேதா அடுத்த வருடமேதன coming வரபோற ஜூலைஅந்த மாரியே வந்துருவேன் விடங்கனா வந்துருவேன். ஆ விட்டங்கனா உங்க கா கல்லூரில கல்லூரில விடனும்ல ஆ கல்லூரில வந்து என்னையா இது குடுத்தாதான் நா வருவேன்.

குடுத் அதுக்குதான் வந்து போராடிகிட்டு இருக்கேன். மதிப்பெண் வாங்கணும்.

தெரியுமா? குடும்பத்துக்காக கஷ்ட்ட படுறேன். நீங்க சந்தோசமா சொல்லிறிங்க ஆ இல்லையா? ஆ சேரிங்க சேரிங்க சேரிங்க. என் இப்போ சண்டை போடுறிங்க? உம் சேரி சேரி இங்க வேற என்ன செஞ்சங்கனு தெரியலா தோசையா, குருமாவா? தோசை, குருமா தான் அடிக்கடி சேயிரங்க இன்னைக்கு சிக்கன் கொழம்பு செஞ்சி இருந்தாங்க இப்போ வந்து தோசை தான் ஆனா சிக்கன் கொழம்பா? இல்ல வேற எதாவது செஞ்சிருகன்களானு தெரியலா. போய் பாக்கணும். உம் ஆ இன்னைக்கு நா ரொம்ப நேரம் இருப்பேன்.

ஆ அப்புறம் உம் கூறும். என்ன கூறும்?

ஆ ஆ ஆ ஆ இரு இரு இரு ஆ அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க இத்தன நாள் களுஞ்சி வந்து பாத்தா எப்டி அத சொல்றேன் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டு போனும். நீ முன்னாடியே எடுத்து எடுத்து வச்சிட்டு போகனும்லா?

நீ குடுங்கன்னு சொல்லிட்டு cover ல போட்டு எடுத்துட்டு போயிருக்கனும். அதுதான் போட்டு cover ல போட்டு எடுத்துட்டு போகணும் எப்டியும் ஊருக்கு போறேன்னு தெரியும் அப்புறம் என்ன? அப்போ நீ போய் அவங்க கிட்ட கேளு. அப்போ அவங்க கிட்ட போய் கேளு. அதுதான் அத போய் கேளு என்னனுன்ட்டு. என்ன ஆச்சு? எது ஆச்சுன்ட்டு? அவங்கதான எடுக்கணும். நீயா போய் எடுக்கணும்? சேரி கேட்டு வாங்கி எடு. காசுதான எல்லாம். ஆ உம் அதுதான் சொல்றேன் சேரி. இனிமேல் ஒழுங்கா வச்சிக்கோ சரியா பத்திரமா வச்சிக்கோ காசு என்ன சும்மாவா வருது? மரத்துளையா காக்கிது? அஹ அஹ அது என்ன அப்புறம் என்னமோ சொல்ல வந்தேனே மறந்துருச்சே அஹ நீ சொல்லு நா வந்து நா ஞாபகம் வந்த சொல்றேன் அத. எதுவும் ஞாபகம் இல்லை. ஆ சேரி அது என்ன நாளைக்கு வந்து சயிங்கலாம் class இருக்கு. So வந்து நா கொஞ்சம் busy அதுனால Night மட்டும்தான் என்னால பேச முடியும் okay வா? வந்து பேசவில்லை என்று வருத்தம் கொள்ளதிர் சரியா ம்.

அவனுக்கு semester இல்ல அவன்தான் ஹோஷ்பிட்டல்லா இருந்தான் கொஞ்சம் நாள் வந்து அவனுக்கு உடம்பு சரி இல்ல அதனால ஹோஷ்பிட்டல்லா இருந்து ஆ கொஞ்சம் strips எல்லாம் எத்திதடுத்தான் வந்தனாமா கையில ஊசி எல்லாம் வச்சி குத்துனாங்கலாமா

கொஞ்சம் heavy கொஞ்சம் ஆதிகமா இருந்துச்சு போல அதான் போய் எல்லாத்தையும் குளுகோஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்துருக்காங்க அது இப்போ ஒன்னும்பிரச்சனை இல்ல போய்ட்டான். ஆ சரி அது என்ன சேரி சொல்லு. இப்போ உனக்கு எதுவும் record record எழுதனும்னா அதெல்லாம் முடிச்சிட்டியா? விட்டுலையே உக்காந்து இல்லையா? என கொஞ்சோண்டு இருக்கா? சேரி சேரி ஆ முடிச்சிட்டியா? இல்ல நாளைக்கு நாளைக்கே நாளைக்கே குடுக்கணுமா? இல்ல பொறுமையா குடுத்தா போதுமா எப்போ வேணாலும் குடுதுக்கலாம்ல அப்புறம் என்ன எப்டியும் யாரும் எழுதிருக்கா மட்டங்கனு ஒரு நம்பிக்கையில வந்துருக்கா நீயி ஆ?

உரையாடிட்டு இருக்கீங்களா? உரையாடிட்டு சேரி சேரி. ஆமா ஊட்டிக்கு போலாம்னு சொன்னிங்களே அந்த பிளான் என்ன ஆச்சு? பேசவே இல்லையா? அவங்களுக்குள்ள என்ன காதல் ரத்து ஆகிடுச்ச இல்ல இன்னும் இருக்கா? அவங்களுக்கு காதல் ரத்து ஆகிடுச்ச இல்ல இன்னும் இருக்கா பேசவே இல்லையா? ஊருக்கு போனதுக்கப்புறம் யாருகிட்டயும் பேசவே இல்லையா? எப்ப யார்கிட்டயும் பேசல யாரும் உனக்கும் கால் பண்ணலையா என்ன இது இது சேரி சேரி அஹ என் யாரும் கால் பன்னால அவங்க எல்லாம் அவங்க அவங்க busy அஹ இருந்துருபாங்க கிருஸ்மஸ்ல அதுனால கால் பண்ணிருக்க மாட்டங்க. அப்டியும் வச்சி மனச தேத்திகலாம் சேரி சேரி. ஆ அந்த கிழ இருக்குற இவங்களை எல்லாம் பாத்தியா? என்ன அதாவது பேசுனன்களா இல்லையா?

சேரி சேரி சேரிமா சேரி.

hi அபிஷா எப்டியிருக்க நல்லா இருக்கேன்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க அஹ் இப்ப எந்தப் இந்த பிள்ளைங்களுக்கு க~ அரையாண்டு leave குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அதுகளுக்கு பொழுதுபோக்கே என்னது mobile தான் இப்போ எல்லாம் இல்லை ஆமாடா அபிஷா எல்லாமே இப்ப phone லதான் இருக்காங்க பொழு~ அவங்களோட full பொழுதுபோக்கே அந்த phone லதான் full ஆ time அ நேரத்தை செலவு பண்ணிட்டேயிருக்காங்க ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் full உம் mobile லையும் use பண்ணிட்டு நம்ம எல்லாம் அந்த காலத்துல வந்து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 அஹ் கண்ணாமூச்சி விளையாட்டு, பட்டு விளையாட்டு அப்படி விளையாடுவோம் பாண்டி விளையாட்டு அப்படி பசங்க எல்லாம் கபடி cricket உ volleyball அப்படின்னு விளையாடுவானுங்க இப்ப உள்ள பிள்ளைங்களும் பசங்களையும் பாத்தீங்களா பிள்ளைங்க full உம் mobile பசங்க mobile அதுக்கப்பிறவு bike இது இரண்டும் தான் அவனோட பெரிய பொழுதுபோக்காவே இருக்குல்ல அஹ் ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்க வந்து முன்ன முன்னால பழைய காலத்துல இருந்தவங்களும் ரொம்ப வித்தியாசம் எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டு. அந்த பொழுதுபோக்குன்னு சொல்றதுதான் அவங்க முன்னால வந்து பொழுதுபோக்குனாலே வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் அவங்க பொழுதுபோக்கையே மு~ முற்றிலுமா மாறும். இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள ஒத்த room க்குள்ள இருக்கிறதை அவங்க full பொழுதுபோக்குன்னே நிலைமை மாறியாச்சு. அந்த phone வந்து அவங்க வாழ்க்கைய அப்படியே மாத்தி இருக்கு முற்றிலும் ஆமா ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து நம்ம அதோட சொல்லவே இல்ல. parents மாரோலாம் அப்படித்தான் இருக்காங்க பிள்ளைங்களுக்கு mobile ல கொடுத்துட்டு அவங்க free யா இருக்கணும்ன்னு யோசிக்கிறாங்க.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 பிள்ளைங்களுக்கு உறவுன்னா என்னன்னே தெரியல சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமின்னா என்னன்னே தெரியல அதனால அதுவும் வந்து வேற வீட்டுக்கும் போவக்கு தோணாத பொழுது தான் ஒரே room குள்ள இருந்துட்டு mobile நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க என்ன mobile ல என்ன செய்யறாங்க mobile ல என்ன பண்றாங்கன்னு யாருமே பாக்கியதே இல்லை. இப்ப எல்லாம் பாத்தீங்களா ஆமாடா அதே மாதிரி இப்ப உள்ள பிள்ளைங்க இப்ப நம்ம வந்து phone use பண்ணிக்கிட்டேயிருக்காங்க. முன்னால வந்து வெளிய வந்து எல்லாமே அவங்க ஒரு விளையாட்டுனாலும் வெளிய பண்றதெல்லாம் அவங்க ஒரு ஆரோக்கியமாதான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க ஒரு leave கிடைச்சவுடனே பிள்ளைங்களை theatre க்கு கூட்டிட்டு போறாங்க cinema க்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க cinema பாக்குறாங்க இல்லைன்னா பெரிய பெரிய mall கூட்டிட்டு போறாங்க அங்க கூடி surrounding ல இது பண்றாங்க. அந்த மாதிரியே அவங்க வந்து time அ குழந்தைங்களுக்கு spend பண்றாங்க.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 ஆமா ஆமா முந்தியெல்லாம் TV ஏதாவது ஒரு வீட்டுல ரெண்டு வீட்டுல அப்படிதான் இருக்கும் இப்போ பாத்தீங்களா ஒரு வீட்டிலே TV யே ஒரு hall பெருசா hall க்கு பெருசா TV மட்டுமே இருக்கு. பிள்ளைங்க வந்து ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க TV யும் பார்க்கலை ரொம்ப அஹ் இந்த இது முந்தி பொழுதுபோக்குன்னா இந்த திரல் இல்லை படத்~ படம் போல வச்சு அப்படித்தானே இது பண்ணுவாங்க யாரு theatre க்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க இந்த உலக காலத்துல அப்படித்தான் பார்ப்பாங்க நம்ம அம்மா காலத்துலெல்லாம் அப்படி தானே. திரை வச்சு அப்படி ஏதோ இந்த பொம்மை ஆடியது போல அப்படியெல்லாம் வைப்பாங்களாம். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல பிள்ளைங்களுக்கு வந்து நாட்கள் போகப் போக நாகரிகம் வளர வளர பிள்ளைங்களுக்கு இதவந்து develop உம் வளர்ந்துட்டே போறனால அது அதுவந்து mobile லயே அடிமையாகி அப்படியேயிருக்காங்க பார்த்தீங்களா

இதனாலதான் school போனா கூட பிள்ளைங்க மறந்திடகூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு அஹ் ஒரு period full ஆவே அவங்களுக்கு அந்த பொழுதுபோக்குனுள்ள PETனு PT னு physical education னு சொல்லிட்டு அந்த இதை கொண்டு வந்துருக்காங்க அதுல அவங்க full லாமே அந்த கபடி running அந்த மாறி விளையாட்டு போட்டிகள் வைக்கிறது மூலம் அஹ் நிறைய விளையாட்டுகள் வந்த பள்ளிக்கூடத்திலேயும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வாரத்தில அந்த day வாரனால அவங்களுக்கே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா அதையும் நம்ம வீட்டிலேயும் கொஞ்சம் நடைமுறைப்படுத்துனா கொஞ்சம் நல்லாருக்கும். உம் ஆமா ஆமா ஆமா பிள்ளைங்களுக்கு P~ இந்த இது விளையாட்~ விளையாடுனாதான் வேர்க்கும் அப்படீன்னு பிள்ளைங்களுக்கு தெரியல முந்தி உள்ள காலத்துல நம்ம நல்லா விளையாடுவோம். அப்ப நமக்கு வேர்வை அப்ப நம்ம உள்ள இருக்க கழிவு கெட்டது எல்லாமே வெளியே போயிரும். ஆனா இப்ப வந்து எந்த பிள்ளைக்கு வேர்க்குது வேர்த்தாலே fan போடுயாங்க AC உள்ள இருக்கியாங்க முந்தி அப்படியில்லை நம்ம வேர்த்தா வே~ வ~ இந்த வெளியே நின்னு நம்ம காத்தோட்டமா அந்த காத்து நமக்கு அந்த வியர்வையை இது பண்ணும் வேர்வை வந்தாதான் நமக்கு நோயெது~ நோயே எல்லாம் எதிர்ப்பு இருக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்பவுள்ள பிள்ளைங்களை எங்க வேர்க்குது வேர்க்கவே இல்லை பார்த்தீங்களா அஹ் ஆமா ஆமா அதே மாதிரி இந்த பொழுதுபோக்குன்னு சொன்னது நம்ம வந்து இப்போ அஹ் வாரத்துல ஒரு நாள் நமக்கு விடுமுறை நாட்கள் வருதுன்னா குழந்தைகளை என்ன கூட்டுப்போலாம் பக்கத்துல குளம் இருக்கு ஏரி இருக்கு கிராமங்களெல்லாம் இருக்கும். இப்பவுள்ள நான் town cities ல mostly இருக்காது அந்த மாதிரி place க்கு நம்ம கூட்டிட்டு போய் குழந்தைகளுக்கு ஒரு நீச்சல் பயிற்சியை கத்துக் கொடுக்கலாம். எது வாழ்க்கைக்கு ஒரு தேவையானதோ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

ஆமா இப்ப உள்ளவங்க news paper லாம் எங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து news paper ல வாரது இந்த mobile ல வந்துரும். முன்னாடி உள்ளவங்களுக்கு வந்து எல்லாமே நமக்கு news paper லதான் நமக்கு தெரியும். mobile ல எல்லாம் நம்ம use பண்ணவே மாட்டோம். எங்கயாவது ஒரு வீட்டுல எங்கயாவது ஒரு இரண்டு வீட்டுல அப்படித்தான் use பண்ணுவாங்களே தவிர வேற ரொம்ப ஒண்ணா use பண்ண மாட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வீட்ல இப்ப ஒரு பத்து பேரு இருக்காங்கன்னா பத்து பேருக்கும் mobile தான். அதே போல

அஹ் முந்திய போல வந்து joint family யா இருக்கமாட்டாங்க. தனித்தனி தனியா தான் இப்ப ஒரு இரண்டு பிள்ளைன்னா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

முந்தியெல்லாம் நல்ல தமிழ் இப்ப தமி~ இப்ப தமிழே பிள்ளைங்களுக்கு வாசிக்க தெரியலே முந்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் இங்கிலிஷ் பெரிய level ல எங்க தெரியும் தமிழ்தான் ரொம்ப வாசிப்பாங்க. தமிழ்தான் முன்னேறி வந்துட்டிருந்தோம் ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து government school லயே தமிழ் medium த்தை cut பண்ணிட்டு இங்கிலிஷ் medium த்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப பிள்ளைங்க எல்லாமே என்னது இங்கிலிஷ் knowledge தான் வளருமே தவிர தமிழ் வாசிக்கவே தெரியாது. அப்ப தமிழ் news paper அ படிச்சா தமிழ் வாசிக்கலான்னு பிள்ளைங்களுக்கு நம்மதான் சொல்லிக்குடுக்கணும். ஆனா அதை யாருமே சொல்லியே குடுக்கல பாத்தீங்களா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 உம் ஆமா

ஆமா ஆமா எழுத்து வந்து ரொம்பத்தெரியாது பிள்ளைங்களுக்கு எழுதுறது இந்த இந்த வார்த்தை இந்த இந்த எழுத்து அப்படீன்னு எழுத்துக்கூட்டி வாசிக்க இந்நேரம் தெரியும் இல்ல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

TV ன்னு அவங்க time spend பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஆபத்துலதான் முடியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ உதாரணமா அவங்க TV யோ TV இல்லைன்னா full ஆ serials உ movies உ எல்லாமே பாத்துட்டிருக்காங்க unwanted இதைத்தான் அவங்க வந்து நான் அஹ் knowledge அ வந்து சேர்த்துட்டிருக்காங்களே தவிர ஒரு பிரயோஜனமா எதுமே அவங்க எடுத்துக்கிடலை. இப்ப இதே இது phone ல ஒரு game விளையாடுறாங்க. game விளையாடி failure ஆயிடுச்சுன்னா அதவந்து face பண்ண கூட அவங்களால ஒரு தைரியம் மன தைரியம் கிடையாது சொல்லப்போனா

உம் இப்பவுள்ள பிள்ளைங்க வந்து நீங்க சொன்னது போல மன தைரியமே கிடையாது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 இறந்துருக்காங்க அந்த game எல்லாம் என்னத்த நம்ம விளையாடணும் அது ஒரு பொழுதுபோக்கா நம்ம இப்ப ஒரு ஓடி தாண்டி விளையாடி அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு பிள்ளைங்க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

ஆமா ஆமா அதுவும் உம்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

ஆமா ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அம்மம் அம்மாக்கள் சொல்லி குடுக்கறதை விட பாட்டிகள் சொல்லிக் குடுத்தா நல்லதா இருக்கும். ஆனா இந்த காலத்துல எந்த பாட்டி சொல்லிக் குடுக்கியாக

சாப்பாடு குடுக்கிறனாலும் கதைகள் சொல்லிதான் சாப்பாடு ஊட்டுவாங்க ஆனா இப்ப என்னது அவங்க phone ன பாத்து பாத்து பாத்து பாத்து கண்ணு சோர்வடைஞ்சு அது ஒரு tired ஆயி கண்ணு வலி வந்தாதான் குழந்தைங்க தூங்குறாங்களே தவிர அந்த தூக்கம் வாரதுக்கே ஒரு phone வந்து ஒரு அடிமைப் பொருளாதான் இருக்கு சொல்லப் போனா ஆமா ஆமா மிந்தியெல்லாம் நம்மயிருக்க நேரம் நிலா சோறு அப்படியெல்லாம் தருவாங்க நம்ம அம்மா இப்ப வந்து எந்த பிள்ளைங்களுக்கு நிலா சோறு குடுக்குறாங்க எல்லாருக்குமே mobile சோறு தான் கொடுக்குறாங்க இல்ல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

குழந்தைங்களுக்கு வெளிய கொண்டு வந்து பெரியவங்களும் சரி எல்லாரும் சரி கொஞ்ச நேரம் அதை ஒதுக்கி எதுக்கு use பண்ணணுமோ அது தேவைகளை மட்டும் பண்ணிக்கிட்டு இன்னும் வேற பொ~ பொழுதுபோக்கு அவங்களுக்கு கொண்டு செல்லலாம். அவங்களை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி கூட்டிட்டு போலாம் leave நாட்கள்ல அது கூட்டிட்டு போயி இப்ப சிறுவ~ ஆஹ் beach இருக்கு அஹ் அப்புறம் வந்து இந்த சிறுவர் பூங்கா இருக்கு கடற்கரையெல்லாம் போனா ரொம்ப ஒரு அஹ் மனஅமைதி ஏற்படும். அதனால இன்னொரு புத்துணர்ச்சிதான் புதுசா அவங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருக்கும். ஆமா ஆனா அது பிள்ளைங்களுக்கு தெரியலயே நமக்கு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 இந்த கொரோனா time ல வந்து online class அப்படின்னுசொல்~ அதுவரை கொஞ்சம் mobile எல்லாம் பிள்ளைங்க பெரிய அளவுல வீட்டுல வாங்கி குடுக்கியதில்லை use பண்ணியது இல்லை. online class அப்படின்னு வந்த பிறகு பிள்ளைங்களுக்கு வந்து mobile ஏதான் use பண்ணி mobile லயேதான் எல்லாமே பாக்கியது போல அப்படித்தானே வச்சாங்க online class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 அஹ் அந்த நோய் வரப்போய் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே அஹ் ஒரு என்ன சொல்றது mobile வந்து ஒரு use ஆ அப்படி ஆயிட்டு ஆமா அந்த பொழுதுபோக்கு வந்து இப்போ phone use பண்றது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஆனா அவங்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தீமைகளை ஒதுக்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க நல்லதையும் o~ omit பண்ணிக்கிட்டு அந்த கெட்ட விஷயங்கள observe பண்ணனால அவங்க அதுலேயே நேரத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி அவங்க உடல் நலத்தையும் நோய்களை உ~ உருவாக்கிக்கிட்டு அவங்க உடல் நலத்தையும் அவங்க பாதிப்படைக்கிறாங்க. அதனாலேயே அந்த பொழுது full ஆவே கழிஞ்சு போகுது அது வந்து ஒரு தவறான எண்ணம்னு பெ~ பெற்றோர்கள் வந்து அறிவுறுத்தணும் குழந்தைங்களுக்கு

நிறைய படங்களெல்லாம் அப்படி கருத்து சொல்லியது போல இல்லை ஏதோ கடமைக்கு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படம் எடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து அதுவந்~ அது அதனாலேயே நிறைய பிள்ளைங்க என்ன பண்றாங்க படத்தை பார்த்தே நிறைய விஷயத்துல கெட்டுதான் போறாங்க. இப்ப நம்ம ஒரு போல ஒரு படம் இருந்ததுன்னா அந்த கருத்து போல பிள்ளைங்க நடக்கும் அப்படிதானே

கருத்துள்ள படங்களும் இருக்கு. இப்ப cinema துறையை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு. அஹ் நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதம்தான். இப்ப நமக்கு தேவையானது எதுவோ அதை மட்டும் நம்ம இப்ப ஒரு பார்த்து எடுத்து கருத்துகளை எடுத்துட்டா நல்லவிதமா இருக்கும் அதுவும் நம்ம வந்து பெற்றோர்களோ பெரியோர்களோ வந்து அது கொடுக்கணும். இப்ப குழந்தைங்க இருக்கா அதுக்குன்னு உகந்த படத்தை ஒரு அஹ் குடும்பப்படமா அந்த மாதிரி ஒரு comedy திரைப்படமா அப்படி போட்டு கொடுப்பதன் மூலம் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷந்தான். cinema பாக்கறது தப்பில்லை தப்பேயில்லை அதை கொடுக்கலாம் அது எந்த விதமா நம்ம குழந்தைங்களுக்கு so கொடுக்கிறோன்னு உள்ளதுதான் correct ஆன point அவங்களை தவறா ஒரு room அ கொடுத்து நீ போய் பார்த்துக்கன்னு சொல்லும் போது அது தவறான வழிக்கு போற வாய்ப்புகளும் அதிகம் அதனால நம்ம குழந்தைங்க நம்ம கண் முன்னிலையில கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமா ஆமா ஆமா பிள்ளைங்களை வந்து இல்லாட்டாலுமே நம்ம வந்து பொ~ அதோட வந்து பொழுதுபோக்குக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் செஞ்சாலுமே நம்ம அவங்களை கண்காணிப்புல வச்சிருக்கணும். பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க அப்படித்தான் இருப்பாங்க. நமக்கா கண்காணிப்புக்குள்ளே பிள்ளைங்க mobile ல என்ன use பண்றாங்க என்ன செய்யறாங்க mobile ல நல்லது பாக்கறாங்களா கெட்டது பாக்கறாங்களா எல்லாமே நம்ம பாக்கணும் பிள்ளைங்களை அப்பந்தான் அது அதோட வந்து ஒ~ ஆஹ் அம்மா பாப்பாங்க நம்ம correct ஆன ஒரு இதுல இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பொழுதுபோக்கும் correct ஆன ஒரு முறையில அது பண்ணும் இப்ப வந்து game எல்லாம் விளையாடுறாங்க விளையாடியதனால என்ன பண்ணுது கண்ணு பாதிக்குது கண்ணு பாதிப்படையறதுல மட்டும் இல்லை கண்ணாடி இப்ப ஒரு சின்ன வயசுலயே பிள்ளைங்க எல்லாம் கண்ணாடி போட்டுக்கலான்றாங்க பார்த்தீங்களா அதப்பார்த்தாலே நமக்கு வருத்தமாதான் இருக்கு. அதே போல நம்ம வந்து GP five இந்த GP ம் five GP mobile எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய அதுல வந்து நமக்கு நோய் நோய் வருமாம். நோய் பிள்ளைங்களுக்கு வரும் தமக்கு ந~ நம்மளா இருந்தாலும் சரிதான் நிறைய நோய் வருமாம். நம்ம அதை ரொம்ப use பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஆமாம் நீ சொல்றது correct தான் அபிஷா. இப்ப வந்து முன்னால காலத்துலயெல்லாம் ஒரு அறுபது வயசு எழுபது வயசு தாண்டுனாதான்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

என்ன பண்ணணும்ன்னா அவங்களுக்கு அஹ் அவங்க இப்ப இருக்காங்கன்னா விடுமுறை நாட்கள் வீட்டுல இருக்காங்கன்னா வீட்டுல இருக்காம அவங்களை வெளியே எங்கயாவது ஒரு சின்ன ஒரு small trip மாதிரி கூட்டிட்டு போலாம் beach க்கு கூட்டிட்டு போயி time அ செலவு அப்படி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு plan அ ready பண்ணும் போது,